சித்தி எல்லாமே வந்து ஒரு பெரிய கடை மாதிரி தெரியுது விதவிதமான வண்ணங்கள்ல வந்து இருக்கு.

வானத்தில மிக தெளிவான காட்சிய நாம பாக்கலாம் இந்த பாதை மக்களுக்காகவே செதுக்கப்பட்டது மாதிரி இருக்கு.

பெரிய பெரிய வீடுகள் இருக்கு மக்கள் வாழ்வதற்கான இடங்கள்.

ஆன இங்க பெரியவங்களும் இருக்காங்க இந்த தண்ணில நறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க.

இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது இது ஒரு இரவு நேரத்துல எடுக்கப்பட்ருக்கு.

ஒருத்தெளுல வானம் தெரிது நெறய மரங்கள் இருக்.

இந்த காபி ஷாப்ல நெறைய மக்கள் வந்து காபி குடிக்க வந்துருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுனா அது ரொம்ப பேமஸ் ஆன ஒரு கட மாதிரி தெரியுது.

பின்னாடி ஒரு ஸ்கூட்டி நிறுத்தபட்டு இருக்குது அங்க படிகள் எல்லாம் இருக்குது.

இந்த பீச்ல நிறைய மக்கள் இருக்காங்க இது ஒரு பொழுது சாயற நேரம் மாதிரி இருக்கு இங்கு அலைகள் வந்து அடிச்சுட்டே இருக்கு.

இட்ரு வந்து நெறைய வாகனங்கள வந்து நிறுத்து விட்ருக்காங்க இது வந்து கப்பலுக்கு சொல்றதுக்கு சீட்டு வாங்குகிற ஒரு இடம்.

யானான்ற ஒரு நிறுவனத்துடைய லாபிய வந்து போட்டோவ்ல தெரியுது.

அதுவுமில்லாம அந்த இடத்துல இருக்குற அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்கும்போது வாங்கணும் தெரிது அப்புறொ ரெண்டு பேன்ல இருக்கு.

இது எதோ ஒரு மக்கள் கூடுற ஒரு இடம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி இருக்காங்க.

வண்டிகள் நிறுத்திருக்காங்க அதுல காரு இருக்கு இது வந்து ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பு மாதிறி இருக்கு.